வீட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ ஐடொண்ட்டி வண்டி நிப்பாட்டி வெச்சிருக்காங்க.

இதுல ஒரு பெரிய தியேட்டர பாக்கலாம்.

வீட்டுக்கு வைட் கலர்லயும் ரெட் கலர்லயும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

வேருக்கு தண்ணீர் விடுறதற்காக ஸ்ப்ரிங்லர் போட்டுருக்காங்க.

இதுல ஒரு புது ரூம பாக்கலாம்.

பெரிய சைக்கிள் எல்லாத்தையு தரையில நிப்பாட்டி வெச்சிருக்காங்க.

கிரவுண்டுக்கு பின்னாடி நறைய பெரிய மரங்கள் இருக்கு.

இதுல ஒரு பண்டிகை நடப்பதை பாக்கலாம்.

இதுல ஒரு பெரிய காய்கறி சந்தையை பாக்கலாம்.

கடைக்கு வெளியில ஒரு ரெட் கலர் ஸ்லிப்பர கழட்டி வெச்சிருக்காங்க.

ரூம் எண்ட்ரன்ஸ்ல ஒரு கப்போர்டு இருக்கு.

செவுருலெ ஒரு டி_வி யூனிட் போட்டிருக்காங்க.

கபோர்ட்ல பிஸ்கெட் சாக்லேட் கூல் ட்ரிங்க்ஸ்னு வெச்சிருக்காங்க.

ஸ்டேஜ்க்கு மேல நெறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க.

இதுல ஒரு பெரிய மலை இருக்கறத பாக்கலா.

மலைக்கு அடிவாரத்துல நெறைய மரங்கள் இருக்கு.